வணக்கம்
க்டர்ட்டில் ல் ப்ரோகிராமிங் கோட்பாடுகள் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது க்டர்ட்டில் ல் ஒரு ப்ரோகிராம் எழுதுதல் பயனரின் உள்ளீட்டை சேமிக்க variableகளை பயன்படுத்துதல் கேன்வாஸ் ல் அச்சடிக்க பிரின்ட் கமாண்ட் ஐ பயன்படுத்துதல் ஒரு வரியை கமெண்ட் செய்தல் இந்த டுடோரியலைப் பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் ஒஸ் பதிப்பு 1110
க்டர்ட்டில் பதிப்பு 081 பெட்டா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
httpspoken tutorialorg ஆரம்பிக்கும் முன் க்டர்ட்டில் பற்றிய சில அடிப்படை விஷயங்களைக் கற்போம்
கேன்வாஸ் ல் காட்டப்படும் டர்ட்டில்
ஸ்பிரைட் எனப்படும்
ஸ்பிரைட் என்பது திரை முழுதும் நகரும் ஒரு சிறிய படம்
கர்சர் ஒரு ஸ்பிரைட்
ஸ்பிரைட்ஹைடு கமாண்ட்
டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ல் இருந்து மறைக்கிறது
ஸ்பிரைட்ஷோ கமாண்ட்
டர்ட்டில் மறைந்திருந்தால் அதைக் காட்டுகிறது
கிளியர் கமாண்ட்
வரைந்திருக்கும் அனைத்தையும் கேன்வாஸ் லிருந்து துடைக்கிறது
க்டர்ட்டில் ல் குறியானது variableகளின் கொள்கலன் ஆகும்
இரு எண்களின் பெருக்கலுக்கு பயன்படுகிறது
எண்ணின் அடுக்கைக் குறிக்கிறது
குறியானது அதற்குபின் எழுதிய வரியை கமெண்ட் செய்கிறது
ஸ்க்ரூட் என்பது ஒரு எண்ணின் வர்க்க மூலத்தைக் கண்டுபிடிக்கும் ஒரு உள்ளடங்கிய பங்ஷன் ஆகும்
புதிய க்டர்ட்டில் அப்ளிகேஷன் ஐ திறப்போம் டாஷ் ஹோம் ல் சொடுக்கி மீடியா ஏபிபிஎஸ்
டைப் க்கு கீழே எடுகேஷன் பின் க்டர்ட்டில் ஐ தேர்க
க்டர்ட்டில் அப்ளிகேஷன் திறக்கிறது
டெர்மினலை பயன்படுத்தியும் க்டர்ட்டில் ஐ திறக்கலாம்
டெர்மினலை திறக்க CTRLALTT ஐ ஒருசேர அழுத்துக
க்டர்ட்டில் என டைப் செய்து enter ஐ அழுத்துக க்டர்ட்டில் அப்ளிகேஷன் திறக்கிறது
புரோகிராம் கோடு ஐ டைப் செய்து விளக்குகிறேன்
இது சற்று மங்கலாக தெரியலாம்
எனவே புரோகிராம் டெக்ஸ்ட் ஐ பெரிதாக்குகிறேன் program டோ பைண்ட் ஸ்க்வேர் ஒஃப் ஆ நம்பர்
enter ஐ அழுத்துக குறி அதற்கடுத்து எழுதப்பட்ட வரியை கமெண்ட் செய்கிறது
அதாவது ப்ரோகிராம் இயங்கும்போது இந்த வரி இயக்கப்பட மாட்டாது
enter ஐ அழுத்துக
ரிசெட் ரிசெட் கமாண்ட்
டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது
enter ஐ அழுத்துக
i ஆஸ்க் இரட்டை மேற்கோள்களில் enter ஆ நம்பர் போர் இ ஆண்ட் கிளிக் ஒக்
i ஆனது பயனரின் உள்ளீட்டை சேமிக்கும் ஒரு வேரியபிள்
ஆஸ்க் கமாண்ட்
variableகளில் சேமிக்கப்பட பயனர் உள்ளீட்டைக் கேட்கிறது
enter ஐ அழுத்துக பான்ட்சைஸ் ஸ்பேஸ் 28
பான்ட்சைஸ் பிரின்ட் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது
பான்ட்சைஸ் எண்ணை உள்ளீடாக பெற்று pixelகளில் அமைக்கிறது
பிரின்ட் ii பிரின்ட் ii ஒரு எண்ணின் இரண்டடுக்கைக் கணக்கிட்டு அச்சடிக்கிறது
enter ஐ அழுத்துக
ஸ்பிரைட்ஹைடு ஸ்பிரைட்ஹைடு
டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ல் இருந்து மறைக்கிறது
இப்போது ப்ரோகிராமை இயக்குவோம்
எடிட்டர் ல் உள்ள கோடு ஐ இயக்க ஆரம்பிக்க டூல்பார் ல் உள்ள ரன் பட்டன் ஐ சொடுக்கவும்
இது இயக்குவதற்கான வேகங்களின் பட்டியலைக் காட்டுகிறது
புல் ஸ்பீட் புல் ஸ்பீட் ஸ்லோ ஸ்லவர் ஸ்லோவெஸ்ட் மற்றும் step by ஸ்டெப்
ஸ்லோ வேகத்தில் கோடு ஐ இயக்குகிறேன்
ஒரு இன்புட் பார் தோன்றுகிறது இ க்கு 15 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக 15 ன் இரண்டடுக்கு 225 கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
இப்போது ஒரு ப்ரோகிராம் மூலம் ஒரு எண்ணின் ந் ஆவது அடுக்கை கணக்கிட கற்போம்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஏற்கனவே ப்ரோகிராமை கொண்டுள்ளேன்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து ப்ரோகிராமை பிரதி எடுத்து
க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ஒட்டுகிறேன்
இங்கே டுடோரியலை இடைநிறுத்தி உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் னுள் பிரதி எடுக்கவும்
புரோகிராம் டெக்ஸ்ட் ஐ பெரிதாக்குகிறேன்
ப்ரோகிராமை விளக்குகிறேன்
குறி அதற்கடுத்து எழுதப்பட்ட வரியை கமெண்ட் செய்கிறது
ரிசெட் கமாண்ட் டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது
i மற்றும் n ஆகியவை பயனர் உள்ளீட்டை சேமிக்க variableகள்
ஆஸ்க் கமாண்ட்
variableகளில் சேமிக்கப்பட பயனர் உள்ளீட்டைக் கேட்கிறது
பான்ட்சைஸ் 28 பிரின்ட் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது
பான்ட்சைஸ் எண்ணை உள்ளீடாக பெற்று pixelகளில் அமைக்கிறது
பிரின்ட் iந் ஒரு எண்ணின் ந் ஆவது அடுக்கைக் கணக்கிட்டு அச்சடிக்கிறது
ஸ்பிரைட்ஹைடு
டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ல் இருந்து மறைக்கிறது
ப்ரோகிராமை இயக்குவோம்
இ க்கு 5 என கொடுத்து ஒக் ஐ சொடுக்கவும் ந் க்கு 4 என கொடுத்து ஒக் ஐ சொடுக்கவும்
54
625 கேன்வாஸ் ல் காட்டப்படுகுறது
அடுத்து ஒரு எண்ணின் வர்க்க மூலத்தைக் கண்டுபிடிக்க உள்ளடங்கிய ஸ்க்ரூட் பங்ஷன் ஐ பயன்படுத்துவோம்
எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து
அதை க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ஒட்டுகிறேன்
டுடோரியலை இங்கே இடைநிறுத்தி ப்ரோகிராமை உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் னுள் பிரதி எடுக்கவும்
இது சற்று மங்கலாக தெரியலாம்
எனவே புரோகிராம் டெக்ஸ்ட் ஐ பெரிதாக்குகிறேன் கோடு ஐ விளக்குகிறேன்
குறி அதற்கடுத்து எழுதப்பட்ட வரியை கமெண்ட் செய்கிறது
ரிசெட் கமாண்ட் டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது
i பயனர் உள்ளீட்டை சேமிக்க ஒரு வேரியபிள்
பான்ட்சைஸ் 28 பிரின்ட் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது
பிரின்ட் ஸ்க்ரூட் i ஒரு எண்ணின் வர்க்க மூலத்தை அச்சடிக்கிறது
ஸ்பிரைட்ஹைடு
கேன்வாஸ் ல் இருந்து டர்ட்டில் ஐ மறைக்கிறது
இப்போது ப்ரோகிராமை இயக்குகிறேன்
இ க்கு 169 என கொடுத்து ஒக் ஐ சொடுக்குக 169 ன் வர்க்க மூலம் 13 canvasல் காட்டப்படுகிறது
மீண்டும் இயக்கலாம் இ க்கு 169 என கொடுத்து ஒக் ஐ சொடுக்குக
எதிர்மறை எண்களை உள்ளிட்டால் வெளியீடு நான்
அது ஒரு எண் இல்லை
அதாவது ஒரு எதிர்மறை எண்ணின் வர்க்க மூலம் ஒரு மெய்யெண் இல்லை
அடுத்து ஒரு ப்ரோகிராம் மூலம் ஒரு நேர்மறை எண்ணின் கனமூலத்தை மதிப்பிடுவோம்
எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து
அதை க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ஒட்டுகிறேன்
இங்கே டுடோரியலை இடைநிறுத்தி ப்ரோகிராமை உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் னுள் பிரதி எடுக்கவும்
இது சற்று மங்கலாக தெரியலாம்
எனவே புரோகிராம் டெக்ஸ்ட் ஐ பெரிதாக்குகிறேன் ப்ரோகிராமை விளக்குகிறேன்
குறி அதற்கடுத்து எழுதப்பட்ட வரியை கமெண்ட் செய்கிறது
இது ஒரு வரி கமெண்ட் என்பதை நினைவுக்கொள்க
ஒவ்வொரு கமெண்ட் க்கும் முன்னால் ஒரு குறி இருக்க வேண்டும்
ரிசெட் கமாண்ட் டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது
i மற்றும் C ஆகியவை பயனர் உள்ளீட்டை சேமிக்க variableகள்
Cஇ13 ஒரு எண்ணின் கன மூலத்தை கணக்கிடுகிறது
பான்ட்சைஸ் 28 பிரின்ட் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது
பிரின்ட் C ஒரு எண்ணின் கன மூலத்தை அச்சடிக்கிறது
ஸ்பிரைட்ஹைடு டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ல் இருந்து மறைக்கிறது
ப்ரோகிராமை இயக்குவோம் இ க்கு 343 என கொடுத்து ஒக் ஐ சொடுக்குக 343 ன் கன மூலம் 7 என கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது ப்ரோகிராமிங் கோட்பாடுகள் ஸ்க்ரூட் பங்ஷன் ன் பயன் பிரின்ட் கமாண்ட் ன் பயன் க்டர்ட்டில் எடிட்டர் மற்றும் கேன்வாஸ் ஐ பயன்படுத்துதல்
பயிற்சியாக அடிப்படை ப்ரோகிராமிங் கமாண்ட் களை பயன்படுத்தி பின்வருவனவற்றை கண்டுபிடிக்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்